அதுக்கப்புறம் நாங்களே KFC அஹ் நாங்களே தூவிக்கணுமா ma'am இதெல்லாம் நீங்க கேக்குற மாதிரியே நாங்க உங்களுக்கு அனுப்பிருவோம் ma'am okay ma'am correct ஆஹ் தான அனுப்புவீங்க, அதுவந்து collapse ஆகாதுல ma'am இல்ல ma'am correct டா தான் அனுப்புவோம் ma'am எந்த ஒரு collapse உம் ஆகாது. ஓ okay ma'am okay அப்புறம் ரஷ்யால உள்ள cavier food வேணும் ma'am எங்களுக்கு.

ஓ அவங்கள்ட கேட்ருக்காங்க ரஷ்யால உள்ள, method ல தான் எங்களுக்கு cavier பண்ணித்தரணும் அப்படிங்கமாதிரி கேட்ருக்காங்க. so ரஷ்யால உள்ள method லே நீங்க எங்களுக்கு cavier பண்ணி தந்தா நல்லா இருக்கும்.

so அதுக்கப்புறம் வந்து சவுத் கொரியால உள்ள coconut sh~ அஹ் shethum அப்படிங்கிற shethum அப்படிங்கிற ஒரு ஒரு dominant pizza வும் எங்களுக்கு வேணும் ma'am ஆஹ் okay ma'am பண்ணிரலாம் ma'am mayonnaise ஆஹ் ma'am pizza order பண்றப்போ mayonnaise வந்து கொஞ்சம் நிறைய வைங்க ma'am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

சின்ன advice சொல்லலாமா ma'am அதாவது resort வச்சிருக்கேன், இருந்தாலும் நான் வந்து ஒரு சின்ன advice அதாவது எல்லாரும் சின்ன வயசுல கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களா இருக்கீங்க கொஞ்சம் advice சொல்லலாமா ma'am ஆஹ் okay ma'am நீங்க பேசுறது correct ஆ கேக்கல கொஞ்சம் அதாவது பாத்தீங்கன்னா mayonnaise வந்து நம்ம normal ஆ வந்து chicken கூட வச்சு சாப்பிடுறதோ pizza கூட வச்சு சாப்பிடுறதோ நல்லதுதான் ma'am okay வா

அது வந்து ரொம்ப அதிகமா நம்ம வந்து நம்மளோட food ல use பண்ணும்போது நம்ம வ~ நம்ம stomach ல வந்து தேவையில்லாத கிருமிகள் சேர்றதுக்கு chance உண்டு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

ஓ இவ்வளவு நாள் தெரியாம போச்சு ma'am ஆனா நான் ரொம்ப எடுத்துக்கமாட்டே அவங்கதான் எடுப்பாங்க ஆனா சாப்பிடுவாங்க ma'am mayonnaise வந்து நல்லா சாப்பிடுவாங்க. white colour ல இருக்கும் தானே ma'am அது

ஆஹ் okay ma'am okay ma'am நான் அவங்க கிட்ட சொல்றேன் ma'am கண்டிப்பா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா baby corner burger order பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கால உள்ள ஒரு recipe மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க

so அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா potato sprinkles கேட்டிருக்காங்க ma'am ஆஹ் okay ma'am okay ma'am அஹ் அர்ஜென்டினால உள்ள அஹ் recipe மாதிரி கேட்டிருக்காங்க

potato sprinkles மாதிரி கேட்டிருக்காங்க ma'am அவங்க potato வ அழகா fry பண்ணி ஆஹ் அதுக்கப்பறம் அதுக்கு மேல நிறைய cheese லாம் போட்டு, அந்த மாதிரிலாம் நீங்க குடுத்துருக்கீங்க போல once upon a time வந்து

so ஆனா அவங்க வந்து என்னன்னா எல்லாருக்கும் மாதிரியே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 so அதுக்கப்புறம் ரஷ்யால உள்ள sweet அஹ் sweet bun bun லாம் கேட்டிருக்காங்க ma'am ரஷ்யால உள்ள The sweet banana crazy nuggets அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேரு

so அதையும் அவங்க கேட்டிருக்காங்க ma'am so அதையும் நீங்க order பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேந்தும் ஒவ்வொண்ணு போதும் ma'am எங்களுக்கு

so அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால உள்ள beetroot burger வேணும் ma'am எங்களுக்கு ரொம்பவே spicy ஆ வேணும் எங்களுக்கு.

அதுவே எங்களுக்கு ஒண்ணு போதும்

so மலேசியால வந்து noodles on the go அப்படின்னு ஒரு noodles கிடைக்குது famous ஆகியிருக்கு recent ஆ தான் உங்களுடைய hotel ல வந்து நீங்க launch பண்~, நீங்க வந்து குடு~ குடுக்குறீங்க அப்பிடிங்குறமாதிரி கேள்விப்படுறோம் மலேசியால உள்ள noodles on the go அப்படின்னு ஒரு noodles இப்பதான் எல்லாருக்கும் குடுக்குறீங்க அப்பிடிங்குறமாதிரி menu card ல கூட இப்ப தான் recent ஆ add பண்ணிருக்கீங்க

உங்களுடைய இன்ஸ்டாகிராம் நாங்க பாத்திருக்கோம்

so அதுவும் எங்களுக்கு வேணும் ma'am அதுவும் ரொம்பயும் spicy ஆ எங்களுக்கு வந்து maximum எல்லாமே spicy ஆன food ஐ தான் நாங்க order பண்ணுவோம். நீங்க spicy food கிடைச்சா கூட எங்களுக்கு okay தான் ma'am

இந்தியால பார்த்தீங்கன்னா samosa with spicy panneer வேணும் ma'am எங்களுக்கு ஓ samosa with spicy paneer ma'am okay ma'am okay ma'am samosa with spicy paneer ஆ ma'am

அதுக்கப்புறம்வந்து தாய்லாந்துல வந்து ஒரு~ ஒரு ஒரு fruit வச்சு பண்ணுவாங்க அப்படிங்குறமாதிரி என் friend சொன்னான் பேரு கூட அப்படின்னு சொன்னாங்க ma'am அப்படின்னு

தாய்லாந்தில உள்ள ஹம் okay ma'am அப்புறம்வந்து பிலிப்பைன்சில உள்ள ஒரு bread sandwich அஹ் எங்களுக்கு வேணும் ma'am அதாவது non-veg

cococola வும் mayonnaise உம் சேத்து வேணும் ma'am எங்களுக்கு

அஹ் கொலம்பியால உள்ள அஹ் கொலம்பியா ஹம் நீங்க வந்து ஒரு food உம் அதோட name வச்சுதான ma'am உங்களோட menu card ல எல்லாம் இருக்கும்.

so நீங்க குடு~ குடுத்துருக்கீங்க fries with mayonnaise ஆஹ் கொலம்பியால உள்ளது அப்படிங்கிற மாதிரி நீங்க menu card ல குடுத்துருக்கீங்க ma'am

அது மாதிரி யு~ யு. கே. ல உள்ள ஒரு classic fish அப்புறம் எல்லாம் போட்டு add பண்ணி கொடுக்கறீங்க அந்த மாதிரிதான் pic எல்லாம் பாத்தோம். so யு~ யு. கே. ல உள்ள அந்த food ரொம்ப famous ma'am அந்த food எங்களுக்கு வேணும் ma'am

அதுக்கப்புறம் வந்து அஹ் crazy egg and banana ma'am

so அது கூட நீங்க நிறைய பருப்பு எல்லாம் add பண்ணி அது கூட நிறைய chips add பண்ணி banana ஆஹ் அவுச்சி குடுத்துருக்கீங்க அப்படின்னு என்னோட friend அழகா சொன்னான்

உள்ள ஒரு food வந்துட்டு

அப்புறம் donuts லாம் எங்களுக்கு வேணும் ma'am சிங்கப்பூர்ல உள்ள donuts cheese அஹ் sea food எல்லாம் வச்சு donuts பண்ணுவாங்கல்ல ma'am

sea food ல sea ஆஹ் sea food வச்சி வர்றது ma'am எங்களுக்கு

cheese லாம் எங்களுக்கு வேணும் ma'am

அஹ் okay ma'am அதுல வந்து வச்சு எந்த flavour ஆ இருந்தாலும் எங்களுக்கு okay தான்.

அப்புறம் nuggets ல வந்து இத்தாலில உள்ள ஒரு nuggets வந்து எங்களுக்கு வேணும் ma'am. உள்ள வந்து green color ல என்ன recipe சேர்ப்பிங்கன்னு தெரியல உள்ள வந்து பாக்குறதுக்கே green color look உ குடுக்கும். ஆனா ரொம்ப அழகா இருக்கும் ma'am இத்தாலில உள்ளது.

so நீங்க எங்களுக்கு அதுவும் வந்து ready பண்ணி தந்திங்கன்னா நல்லாருக்கும் ஆஹ் கண்டிப்பா ma'am உங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் வேணுமா ma'am correct ஆ நீங்க வந்து நிறைய order குடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு order ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க ma'am நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு arrange பண்ணிடலாம் ma'am அஹ் okay ma'am இன்னும் ஒண்ணு தான் ma'am இருக்கு இதோட முடிஞ்சிச்சு.

அஹ் ஆமா ma'am ma'am அப்படின்னு ஒரு food இருக்கு அஹ் அதுவந்து

அஹ் சொல்லுங்க ma'am

ரொம்பவே sweet ஆ spicy ஆ இருக்குனு நினைக்கறேன், ரெண்டுமே mix பண்ணி அதெல்லாம் சாப்பிடுவோம், சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கற மாதிரி போட்டுருக்கீங்க

அது first time வந்து மத்த எல்லாம்கூட எங்களோட friend வந்து சாப்பிட்டு taste வந்து ரொம்ப புடிச்சு போயி தான் return வந்து எங்ககிட்ட கேட்டிருக்காங்க

so நீங்க எங்களுக்கு இதையும் கொஞ்சம் correct ஆ பண்ணி தந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். உம் okay ma'am கண்டிப்பா ma'am கண்டிப்பா நாங்க வந்து அதெல்லாம் பண்ணி தருவோம். வேற என்ன varieties லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா sweets இருக்கு ice cream இருக்கு

ma'am அப்புறம் வந்து நீங்க நாங்க உங்களுடைய hotel லுக்கு வந்து நேரடியா வந்தா அழகா arrangement பண்ணி அழகா நீங்க delivery எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு விருப்பம் இல்லாதவங்களுக்கு கூட fast food வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அழகா decorate பண்ணி place லாம் பாத்திங்கன்னா செமயா decorate பண்ணி தருவிங்க நீங்க எங்களுக்கு வந்து door delivery பண்ண போறீங்க so place அனுப்ப மாட்டீங்க so packing பண்றத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

அஹ் okay ma'am நீங்க வந்து feel பண்ணாதீங்க. நாங்க next time இன்னும் கூட நல்லா பண்ணுவோம். மத்தபடி நீங்க plates லாம் இல்லன்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து plastic plates அதாவது வந்து plastic polythene இல்லாம plates bowls அதுக்கப்புறமா saucer இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நாங்க வந்து அதுக்கு கூடவே அனுப்புறோம் ma'am okay வா ஆஹ் okay ma'am எனக்கு அதுதான் ma'am இப்போ first கேக்கணும் அப்படிங்கற மாதிரி இருந்தது. எனக்கு decorative உங்களுடைய உங்களுடைய food வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல. என்னோட friends எல்லாந்தான் சாப்பிட்டுருக்காங்க.

நான் ரொம்ப உங்களுடைய deco~ எங்களுடைய set எல்லாம் வந்து உங்களுடைய restaurant தான் ma'am tag பண்ணிருந்தாங்க.

ரொம்பவே நல்லா இருக்கும் அஹ் food எல்லாம் non-veg maximum ரொம்ப எடுத்துக்க மாட்டோம்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

okay ma'am okay இப்ப வந்து பாத்தீங்கன்னா

அஹ் ma'am வேற ice cream இல்ல juice அந்த மாதிரி ஏதாவது order பண்றீங்களா ma'am இது ஆமா ma'am எங்களுக்கு ஆஹ் இன்னிக்கி evening வந்து வேணும் night party காக தான் இது அவ்வளதையும் order பண்ணிருந்தோம்.

ma'am eight o'clock க்குள்ள வேணும் ma'am nine o'clock வந்து start ஆகுது ஆஹ் okay ma'am நீங்க வந்து அப்படி ஏதாச்சும் order பண்ணனும்னா சொல்லுங்க சொல்லிட்டு last address லாம் correct ஆ கேட்டுட்டு amount பத்தி பேசிக்குவோம் ஆஹ் okay ma'am எங்களுக்கு இவ்ளோ food order பன்னிருக்கோம். இப்போ correct ஆ உங்களுக்கு amount சொல்ல முடியாட்டாலும் எவ்ளோ ma'am ஆகும் fifty thousand குள்ளாடி வந்துடும் ma'am fifty five~ one five ஆ ma'am five~ five zero ma'am அதாவது நீங்க வந்து foreign items லாம் நிறைய order பண்ணிருக்கீங்க so வந்து அதுக்குன்னே தனி rate லாம் இருக்கு ma'am so உங்களுக்கு வந்து மொத்தமா நீங்க வந்து நிறைய order பண்ணிருக்கீங்க so மொத்தமா உங்களுக்கு sixty thousand குள்ளாடி வந்துரும்.

okay ma'am நீங்க சொன்னீங்க juices ice cream லாம் வந்து அந்த food க்கு ஏத்த மாதிரி நாங்க set பண்ணி அனுப்புவோம் அப்டிங்குறமாதிரி சொன்னிங்க ice cream லாம் எந்தமாதிரி ma'am நீங்க set பண்ணி அனுப்புவீங்க. அத வந்து நான் தெரிஞ்சிக்கலாமா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

ஹம் okay ma'am okay நான் அதான் கேக்கணும் அப்படிங்கற மாதிரி நினைச்சுட்டே இருந்தேன் ma'am so இப்ப நீங்க அஹ் இப்ப பாத்தீங்கன்னா food க்கு எந்த மாதிரி நீங்க icecream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 ஐபேக்கோ தான் அனுப்புவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா choco~, choco chips, chocolate ice cream அதுக்கப்புறம் vanilla ice cream next வந்து cassata, strawberry, mango இந்த மாதிரியான flavours ஓட நாங்க உங்களுக்கு அனுப்புவோம் ma'am ஆஹ் okay ma'am okay அஹ் okay ma'am நான் கூட வந்து ice cream order பண்ணிருந்தோம் அப்படின்னா உங்ககிட்ட ஐபேக்கோ தான் ma'am கேட்டிருப்பேன். எப்படி ஐபேக்கோ தான். okay ma'am இப்ப வந்து உங்களோட address நீங்க எனக்கு சொல்றீங்களா ma'am address உம் correct ஆ address சொல்லுங்க ma'am அதாவது door number எந்த street எந்த ஊரு உங்களோட landmark உங்களோட pincode இது எல்லாமே correct ஆ நீங்க வந்து சொன்னீங்கன்னா இந்த address க்கு நாங்க correct ஆ வந்து delivery பண்ணிருவோம் ma'am ஆஹ் okay ma'am அப்பன்னா சொல்றேன் ma'am note பண்ணிக்கோங்க ma'am இருவத்தி ஏழு bar பதினெட்டு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

pincode சொல்லனுமா ma'am

pincode வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அறுவத்தி ரெண்டு ஒன்பது

fifty thousand மட்டுமே send பண்ணா போதும். அஹ் okay ma'am, okay ma'am, thank you ma'am

உம் சொல்லுங்க என்ன college இங்க கள்ளக்குறிச்சி பக்கத்துல

ஹம் நீங்க எந்த year முடுச்சிங்க?

ஆ சேரி. உங்க family members ல எத்தன பேரு? எனக்கு வந்து native கள்ளக்குறிச்சி நா இப்போ marriage பண்ணிக்கிட்டது வந்து இங்க ஆத்தூர் தலைவாசல்.

எனக்கு கூட பிறந்தவுங்க நாங்க அஞ்சு பொண்ணு ஒரு பையன். நீங்க தான் கடைசியா? இன்னும் marriage ஆகலையா? ஆஹ் இன்னும் two years ஆகுமா, அப்போ என்ன age ஆகுது அப்போ என்ன age ல கல்யாணம் பண்ணுவோன்னு? உம் மே பதினைச்சு உம் இல்ல ரெம்ப கேக்கலையா?

ஹம் ஆமா பழகிட்டா நல்லா பேசுவேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் marriage ஆயிடுச்சு ஹம் jolly அ celebrite பண்ணுவோம். எல்லா festival லும் celebrate பண்ணுவோம் ரெம்ப jolly ஆ இங்க மழ பெய்யுது அதனால

உம் ரெம்ப நாஸ்தி ஆகுது, மழ விட்டு விட்டு மழ பெய்யுது ஹம்